ஆ அந்த mail எங்களுக்கு வந்துச்சு. நாங்க இப்போ எப்டினா interview வந்து schedule, schedule பண்ணுவோம் அந்தமாதிரி agency நாங்க.

hello புரியல நீங்க எந்தமாதிரி job search பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப work பண்றிங்களா, இல்ல தேடிட்டு இருக்கீங்களா? BE biotechnology okay. என்னமாதிரி job உங்களுக்கு வேணும்? lab relate okay என்ன mam சொல்லுங்க. என்ன mam சொல்லுங்க.

okay நீங்க update பண்ணிங்களா? naukri ல? okay just okay, okay சொல்லுங்க. okay இருங்க, wait பண்ணுங்க. okay. five company இருக்குது vacency. உம் ஆமா lab assistant post க்கு. okay உங்களுக்கு okay வா? okay உங்களுக்கு interview schedule பண்லாமா? இல்ல, college lab தெரியுமா? college lab

okay, okay இருங்க பாக்குறேன், vacancy இருக்கானு? இருங்க பாத்துட்டு இருக்கேன்ல wait பண்ணுங்க okay. ஆ seven companies இருக்கு vacency. okay உங்க salary எவளோ எதிர்ப்பாக்குறீங்க? around twenty k வா, okay. நான் உங்களுக்கு interview schedule பண்ண நீங்க வந்து அதுக்கு charge பண்ணனும், register பண்ணனும். எவளோ amount னா eight hundred. இல்ல நான் வந்து, எங்களுக்கு வந்து company ல இருந்து எங்களுக்கு இது வரும் call பண்ணுவாங்க. எதும் vacancy இருக்கானு அந்தமாதிரி agency தான். இப்ப வேலை தேடிட்டு இருக்குறவங்களுக்கு நாங்க வந்து help பண்ணுவோம். அதுனால எங்களுக்கு payment தரணும் அதுக்காண்டி. ஆமா. புரியல இதான் purpose. இல்ல நாங்க வேலை தேடிக்குடுக்குறோம் அதான் purpose. நீங்க வந்து இப்ப resume எடுத்து நீங்களா ஒவ்வொரு company யா போய் அலையனும் vacancy இருக்கானு. இத நாங்க schedule பண்ணுவோம். நீங்க வீட்டுலையே இருந்து interview attend பண்ணலாம். select ஆனா job okay,

நான், நான் opening லையே சொன்னேன்னே gr infotech mam நீங்க இது two thousand ten ல இருந்து இருக்கு. நாங்க நிறையா பேருக்க opportunities create பண்ணிக்குடுத்துருக்கோம். நிறையா பேர் நல்ல company லையும் place ஆகிருக்கங்க.

yaeh ஆமா, shorts சு. place ஆனவங்கள video எடுத்து upload பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா அந்த purpose காண்டிதான். உங்களுக்கு இது okay வா, convenient ஆ இருக்கா?

உங்களுக்கு hospital தான் அதிகமா purpose இருக்கு. உங்களுக்கு இது எதும் தெரியுமா? coding எதும் தெரியுமா? என்னமாறி coding? என்ன language? react js okay, PHP தெரியுமா நல்லா? project பண்ணிருக்கீங்களா, PHP ல எதும்? okay என்ன domain, என்ன title? சொல்லுங்க title சொல்லுங்க? okay research என்ன coding use பண்ணி react js ஆ. அத நீங்களே own ஆ okay நீங்களே பண்ணிங்களா project டு? okay own ஆ பண்றஅளவுக்கு உங்களுக்கு coding knowledge இருக்கா, தெரியுமா? சொல்லுங்க. அப்பனா உங்களுக்கு easy யா வேலை கிடைக்கும். நாங்க offer பண்ணுவோம் IT field ல. இல்ல எந்த இதுனாலும் என்னூறு தான் system fees அவ்ளோதான் pay பண்ணுவோம். ஆமா இப்ப நீங்க தனியா தேடனும்னா, நீங்க ஒரு website ல போய் நீங்க பண்ணனும். அது நிறையா வரும் நிறையா two thousand அந்தமாதிரி application லா இருக்கும். அது உங்க இது பாத்து, அது filter பண்ணி, அப்பறமா தான் உங்கள interview கு கூப்பிடுவாங்க. நாங்க அப்டி இல்ல. நீங்க உங்க profile அவங்களுக்கு அனுப்புவோம், அவங்க tuck னு reply பண்ணுவாங்க உங்களுக்கு job offer பண்ணுவாங்க tuck னு interview schedule பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்து எங்ககிட்ட கேப்பாங்க. ஏதாவது offer இருக்கானு, அவங்க agent. ஆமா yes நிறையா company இருக்கு tie up ல. பத்து company யா tcs அப்பறம் வந்து விப்ரோ, விப்ரோ அப்பறம் capgemini, அப்பறம் then, அப்பறம் autom னு ஒரு இது இருக்கு software இது கோயம்பத்தூர். ஆ அப்பறம் infosys இருக்கு. பெரிய company மட்டும் இல்ல, சின்ன company சின்ன, சின்ன companies ல கூட இருக்கு. உங்களுக்கு எந்தமாதிரி சின்ன company யா, இல்ல big company அந்தமாதிரியா opportunites IBM okay என்ன location ல சொல்றிங்க? கோயம்பத்தூர் இருக்காது. சென்னை, பெங்களூரு ரெண்டு option தான். பெங்களூரு ஆ okay okay பெங்களூரு உங்களுக்கு set ஆகுமா, english நல்லா பேசுவீங்களா, உங்கள adopt பண்ணிக்குவீங்களா? friends யாரும் இருக்காங்களா கோயம்புத்தூர்ல? இல்ல friends யாரும் work பண்றங்களா கோயம்புத்தூர்ல?

okay, okay okay, okay. உங்களுக்கு IBM okay வா? IBM தான் வேணும் வேற option யே இல்லையா. okay அதுக்கு four rounds இருக்கும் interview பரவாயில்லையா? உம் okay. அங்க apptitute test எப்படி இருக்கும். நல்லா பண்ணுவிங்களா apptitute? இல்ல நாங்களே test conduct பண்ணுவோம், test conduct பண்ணுவோம் பண்ணி நல்ல result எடுத்தா, நாங்க ஒரு okay. ஆஹ் உங்களுக்கு better level கொண்டு போலாம். இல்ல நீங்க first register பண்ணனும். அப்பதான் நாங்க connect யே பண்ணமுடியும்.

இல்ல அந்தமாதிரி வரதுமா. நான் interview register பண்ணதுக்கப்பறம் தான் process யே ஆரம்பிக்க முடியும்.

என்ன use னா, ஒரு நல்ல mark எடுத்தீங்கன்னா உங்கள நல்ல profile இதுபண்ணி உங்கள நாங்க,

okay மூணு field ல எது கிடைச்சாலும் போயிருவீங்களா?

okay, okay இல்ல எனக்கு அந்த field ல தெரியாது. it field அந்தமாதிரி தான் நாங்க இது பண்றோம். medical, BPO பாக்கலாம், search பண்ணலாம். okay medical coding கு தான் vacancy நிறையா இருக்கு hospital ல. கோயம்புதூர்லையும் நிறையா இருக்கு. அது உங்கள okay வா அது உங்களுக்கு? salary வந்து கம்மியா தான் வரும் eight thousand ல இருந்து ஆரம்பிக்கும்.

okay இப்ப twenty twenty two ஆகுதுல. அந்த gap ல என்ன பண்ணீங்க? twenty twenty one ல passed out ஆனீங்க. அதுக்கப்பறம் என்ன ஆமா. ஆமா, ஆமா ஆமா okay job search தான் பண்ணிங்களா? சரி okay.

உம் இப்ப என்ன register பண்றிங்களா, இல்லையா? உங்களுக்கு okay வா? okay then சொல்லுங்க. உம் கண்டிப்பா sure சொல்லுங்க. ஆமா. medical coding ஆ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. wait பண்ணுங்க.

medical coding patient இருப்பாங்க diabetics patient. patient தெரியுமா உம் அவங்க என்ன issue இதுமாதிரி collect பண்ணி இதுபண்றது. அந்தமாதிரி patients தெரியுமா அதப்பத்தி எதாவது diabetics, surgery அந்தமாதிரி, அந்தமாதிரி details எல்லாம் கேட்டு நம்ம system துல update பண்ணனும். வேற changes இருந்தா

இங்க it field okay வா உங்களுக்கு நிறையா options இருக்கு. okay location லையா சொல்லுங்க.

அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்தத் தலைப்பைப் பற்றிப் பார்க்கப் போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒன்று, கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒன்று கல்வி. கல்வி என்பது மிகவும் முக்கியம், மிகவும் கட்டாயமான ஒன்று நம் வாழ்வில். அந்தக் கல்வியைப் பற்றிச் சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பிப்போமா? கல்வி என்பது ஒரு கருவியாகும். இது நம் வாழ்வின் அனைத்து சவால்கள் மற்றும் மகிழ்ச்சியைப் பற்றிய அனைத்து சந்தேகங்களையும், அச்சங்களையும் அகற்ற உதவுகிறது.

கல்வி நிலையங்கள் மூலம் நமக்குத் தரமான கல்வியை வழங்குவதற்கு உதவும் நமது ஆசிரியர்கள் நமது கடவுள் போன்றவர்கள்.

நம் வாழ்வில் இருள், பயம் எல்லா சந்தேகங்களையும் நீக்கி இந்தப் பெரிய உலகில் அழகான எதிர்காலத்தை உருவாக்க நம் ஆசிரியர்கள் வருகிறார்கள். கல்வி என்பது அறிவை பெறுவது மட்டுமல்ல மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், பிறரை மகிழ்விப்பதற்கும், சமுதாயத்தில் வாழ்வதற்கும், சவால்களை எதிர்கொள்வதற்கும், பிறருக்கு உதவுவதற்கும், பெரியவர்களைக் கவனித்துக் கொள்வதற்கும், மற்றவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் வழிகளைக் கற்றுக் கொள்வது. என் அன்பான நண்பர்களே கல்வி என்பது ஆர்~ ஆரோக்கியமான உணவு போன்றது. அது நம்மை . இது நம்மை உள்நாட்டில் வலிமையாக்குகிறது.

பாலின பாகுபாடு மற்றும் பல சமூக பிரச்சனைகளை அகற்ற நல்ல கல்வி மட்டுமே ஒரே வழி என்று நான் உங்களுக்குக் கூற விரும்புகிறேன். மேலும் இந்தக் கல்வியானது நமக்குள் இருந்த அனைத்து வேறுபாடுகளையும் நீக்கி ஒன்றாக முன்னேறும் திறன் கொண்டது. இது நம் வாழ்க்கையின் சவாலான பாதைகளை வழிநடத்த மிகவும் எளிதாக்கி உள்ளது. நல்ல தரமான கல்வி நல்ல தரமான கல்வியை பெறுவது யோகா மற்றும் தியானம் போன்றது. ஏனெனில் அதற்குச் செறிவு, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. கல்வியின்றி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்று நான் கூறுவேன். சமூக, தனிப்பட்ட மற்றும் குடும்ப பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு கல்வி மிகவும் திறமையான கருவியாகும். இது ஒரு மருந்து போன்றது. இது கிட்டத்தட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் திறன் கொண்டது. கல்வியை பெறுவது என்பது வேலை கிடைப்பது மட்டுமல்ல, நல்ல ஆளுமை, ஆரோக்கியம், தூய்மையைப் பேணுதல், எப்போதும் மகிழ்ச்சியாக இருத்தல், எல்லோரையும் நன்றாக நடத்துதல், வாழ்வின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வது போன்றவற்றை குறிக்கிறது. நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கல்வி, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக் கல்வி மிகவும் முக்கியமானது. முன்னதாக இந்தியாவில் கல்வி முறை மிகவும் மோசமாக இருந்தது மற்றும் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் இருந்தது. பணக்காரர்களின் குழந்தைகள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் ஏழைகளின் குழந்தைகள் அதே பள்ளி, கல்லூரியில் படிக்க அனுமதிக்கப்படவில்லை. ஏழை மக்கள் வயல்களில் மட்டுமே வேலை செய்யும் நிலைக்குத் தள்ளப்பட்டனர்.

இந்திய அரசியலமைப்பில் ஏழைகளுக்கு ஏற்றத்தாழ்வை நீக்கி அங்கீகாரம் அளித்தல் மற்றும் அனைத்து பிரிவினரின் சம பங்கேற்பையும் உறுதி உறுதி செய்யப் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முறையான கல்வி பெறும் உரிமை ஒவ்வொருவரின் பிறப்புரிமை. உயர் கல்வி பெறுவதை தடுப்பது குற்றமாகும். கல்வியானது சரி, தவறு, நல்லது, கெட்டது ஆகியவற்றுக்கும்

எல்லா சந்தேகங்கள் மற்றும் மூடநம்பிக்கைகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பதோடு சமூகத்தைப் பாதிக்கும் அனைத்து தீமைகளையும் அகற்ற உதவுகிறது. இந்திய கல்வி அறிவு பெற்றவர்கள் குடும்பத்தையும், நாட்டையும் மிக எளிதாகவும் பாதுகாக்கவும் முடியும் என்று என்னுடைய கருத்து. அஹ் கல்வி இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. சிறு வயதிலிருந்தே பள்ளிக்குச் செல்லத் தொடங்கியவுடன் நம் பெற்றோரிடமிருந்தும், ஆசிரியர்களிடமிருந்தும் கல்வி கற்க வேண்டும் என்ற உத்வேகத்தை பெறுகிறோம். குழந்தைப் பருவத்திலிருந்தே சரியான கல்வியைப் பெற்றால் ஒருவர் தனது வாழ்நாளில் சிறந்ததை முதலீடு செய்கிறார் என்று அர்த்தம். கல்வி என்பது எழுதுவது, படிப்பது மற்றும் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அது ஒரு நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஒரு வழியாகும். தனிநபர், குடும்பம், அண்டை வீட்டார், சமூகம், சமூகம் மற்றும் நாடு என அந்த நபருடன் தொடர்புடைய அனைத்து மக்களுக்கும் இது பயனளிக்கிறது. சமத்துவமின்மை மற்றும் வறுமையை அகற்ற இந்தச் சமூகம் சிறந்த கருவியாகும். இது தங்களின் குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் வாழ்க்கையை மேம்படுத்த அனைவருக்கும் முக்கியமான திறன்களையும் அறிவையும் வழங்குகிறது. எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு வெற்றிகரமான வேலை செய்யும் திறனை வழங்கக் கல்வி சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது.

சரியான கல்வி என்பது நமக்கு எதிர்காலத்தை எல்லா பரிமாணங்களில் இருந்தும் பிரகாசமாக்க உதவுகிறது. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எதிர்த்துப் போராடுவதற்கான சரியான புரிதலை இது வழங்குகிறது. முறையான கல்வியின் மூலம் ஒரு நபர் மக்கள் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறார். இது மக்களின் குடும்பம், சமூகம் மற்றும் நாடு ஆகியவற்றுக்கு இடையேயான மோதல்களைக் குறைக்கிறது. வல்லரசு நாடுகளிடையே முன்னேற எந்த ஒரு தேசத்திற்கும் நல்ல கல்வி இது வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான சிறந்த கருவியாகும். எந்த நாட்டிலும் நன்கு படித்தவர்கள் அந்த நாட்டின் மதிப்புமிக்க சொத்து. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாகப் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் தாய் மற்றும் குழந்தை இறப்பதை குறைக்க கல்வி ஒரு வழியாகும். கல்வியானது வெளிப்படைத்தன்மை திறத்தன்மை, நல்லாட்சி மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராகப் போராட உதவுகிறது. இன்னும் பல பின்தங்கிய பகுதிகளில் கல்விக்கு அர்த்தம் இல்லை. அந்த மக்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். அவர்கள் அஹ் தங்கள் முழு நாளையும் இரண்டு வேளை உணவுக்காக மட்டுமே செலவிடுகிறார்கள். கல்விக்கான பணத்தை விரையம் செய்வதை விடச் சிறுவயதிலிருந்தே பணம் சம்பாதிப்பது மேலானது என்று நம்புகிறார்கள்.

இது வீட்டில் மற்றும் அலுவலகத்தில் அமைதியான சூழலை உருவாக்க உதவுகிறது. கல்வி அறிவுசார் சுதந்திரத்தை அளித்து உடல்ரீதியாகவும், மனரீதியாகவும், அறிவு ரீதியாகவும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இது கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை மக்களிடையே பகிர்ந்து கொள்வதோடு அவர்களுக்குத் தார்மீகத்தையும் கொடுக்க உதவுகிறது. கல்வி நமக்குப் பரந்த அளவிலான அறிவை வழங்குகிறது. கலை, வரலாறு, விளையாட்டு, கணிதம், இலக்கியம் மற்றும் துறைகள்பற்றிக் கல்வி என்பது வெற்றி, பிரகாசமான எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை தரத்தின் அடிப்படை இ~ அஹ் அடித்தளம் என்பதை தெரிவித்து கல்வியை முக்கியத்துவத்தை உங்களுக்குக் கூறினேன். நன்றி.

வதன்தேவன் என்ற பெயருக்கு ஏற்ப மலையாக சேவையை கொட்டிக் கொண்டு இருப்பதை கேள்விப்பட்ட நயனி உண்மையிலேயே வாயடைத்து தான் போனாள் அவளின் எண்ணத்தில் அந்த மருத்துவமனையை நிறுவியவர் உயர்ந்த உள்ளம் கொண்டு அவள் மனதிலும் உயர்ந்து கொண்டே போனார் அவரைப் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் அளவுக்கு அவளுள் நிறைந்து நின்றார் நயனியின் பணி அனைவர் மனதிலும் அவள் மேல் அன்பை விதைத்தது ஆனால் அவளுக்கு அந்த வரண தேவனை இன்னும் சந்திக்கவில்லையே என்ற ஏக்கம் தீராமல் இருந்து கொண்டே இருக்க அதை வாய்விட்டே தன்னுடன் வேலை செய்யும் தோழியிடம் கேட்டே விட்டாள் ஆஷா நீ இந்த hospital owner அ பாத்திருக்கியா? அவர் இங்க வந்து நான் பாக்கவே இல்லையே என்று கேட்டாள் பெரியவர் வர்ணதேவன் sir க்கு உடல்நிலை சரியில்ல போல அதனால அவரு இப்பொழுதெல்லாம் இங்க வரதே இல்ல இப்பதான் hospital பொறுப்பு சின்னவர் கைக்கு மாறியது அவரும் ஒரு meeting ன்னு ஹைதராபாத் வர போயிருக்கிறார் என்று சொன்னாள் ஆஷா அந்த hospital சின்ன முதலாளி அவள் பார்க்கும் நாளும் வந்தது பார்த்தவள் வேரோடு நின்று போனாள் அவளை இது நாள் வரையிலும் கனவிலும் நெனவிலும் வந்த என் சித்த நந்தனே தான் சின்ன முதலாளியாக வந்து நின்றபோது வாயடைத்துதான் போக முடிந்தது பெண் அவளால் ஆனா நந்தனுக்கோ இவளை கண்டவுடன் எந்த மாற்றமும் ஏற்படாமல் சாதாரணமாக தான் எதிர்கொண்டா இவளை எவ்வளவோ அந்த மருத்துவமனையின் சேவைகளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து MD அறைக்குள் நுழைந்தவளுக்கோ நாக்கு மேலனத்தில் ஒட்டிக் கொண்டது பேச முடியாமல் நந்தனை பார்த்ததும் MD இருக்கையில் அவளது தவித்த நிலை கண்டு மேஜை மீதிருந்த தண்ணீர் bottle ஐ அவள் பக்கம் நகர்த்தினான் நந்தன் அவள் எடுத்து கடகடவென்று குடித்து முடித்தாள் அவள் குடித்து முடித்ததும் புன்னகையோடு கேட்டான் எதுக்கு பயப்படுறீங்க நான் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல friend தான் அப்புறம்தான் முதலாளி இங்க உங்க பெயர் புகழ் பாட கேள்வி பட்டு தான் உங்கள பார்க்கவே அழைத்தேன் உங்கள சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி நயனித்தா என்று அவன் சொல்ல கேட்டவளுக்ககோ மூச்சை அடைத்தது அவன் என்ன சொன்னா பார்த்ததில் சந்தோஷம் என்றா அப்படியானால் அவர்கள் இருவரும் முன்பே சந்தித்தது அவனுக்கு நினைவிலே இல்லையா நான் தான் இவன் நினைவாக உருகி தவிக்கிறேனா இப்படி தன்னை பார்த்ததையே நினைவில் வைத்துக் கொள்ளாத ஒருவனை நினைத்து தான் இந்த ஆறு மாத காலமாக வாழ்க்கையே தொலைத்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அவனோ அவளின் அதிர்ச்சி புரியாமல் அவள் இன்னும் பயத்தில்தான் பேசாமல் நிற்கிறாள் என்று எண்ணினா இன்னைக்கு first time உங்களுக்கு அதுதான் இப்படி இருக்கீங்க போகப் போக சரியாயிடும் okay நயனித்தா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்புறம் வாழ்த்துக்கள் உங்க சேவை உழைப்பிற்கு என்று புன்னகையோடு பாராட்ட அவன் பாராட்டை கேட்டுக் கொண்டு அந்த சிரிப்பை பார்த்துக் கொண்டே திரும்பி நடந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் நயனித்தா அவளின் மனமோ உடைந்து போனது துக்கம் தொண்டையை அடைக்க அதற்கு மேல் வேலையில் ஈடுபடவும் முடியாது என்று தோன்ற தோன்றவில்லை அவளுக்கு விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு அதற்கு மேல் வேளையில் ஈடுபட முடியும் என்று தோன்றவில்லை அவளுக்கு விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பி அவளை எதிர் கொண்டாள் ஆஷா அவளின் களங்கிய முகம் கண்டு என்னாச்சு நயனி என்று அக்கறையோடு கேட்டாள் அப்படி கேட்டவளுக்கோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்துதான் நின்றாள் நயனி ஒரு வாரு சமாளித்து தலைவலி ஆஷா நான் leave போட்டுட்டு கிளம்பிட்டேன் நாளைக்கு பாக்கலாமா என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று திரும்பி பார்க்காமல் வெளியேறிவிட்டாள் நயனி வாழ்வு ஏனோ எப்போதும் போல அமைதியாக தான் சென்றது ஆனால் முன்பு தேனீ போல மிகவும் சுறுசுறுப்பாக சுற்றிக் கொண்டிருந்த நயனி இப்பொழுது அமைதியாகவும் விரக்தியாகவும் எதையோ பறி கொடுத்தார் போலவே காணப்பட்டாள் பார்ப்பவர் கண்களுக்கும் அது உருத்த தான் செஞ்சது ஆனா தன் வேதனை தன் தொழிலை பாதிக்காமல் இருக்கக் கூடாது என்று முடிவு செய்து மனதை வேளையில் செலுத்தினாள் நயனி நாளடைவில் புன்னகையுடன் வேலையில் ஈடுபாட்டோடு செய்யவும் ஆரம்பித்தாள் அவள் புன்னகையோடு வளைய வரும் நயனியை பார்த்து அனைவருமே மகிழ்ந்து போவார்கள் அந்த மகிழ்ச்சியை நந்தனையும் தொற்றிக் கொண்டது என்னவோ மெய்தான் சொல்லப்போனால் அவள் புன்னகையை அவன் கட்டி போட்டது என்று சொல்லலாம் மிகவும் ரசித்தான் அவளை அவள் புன்னகையை கூடவே அந்த புன்னகை முகத்தை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த முகமாக தெரிய எங்கே என்றுதான் தெரியாமல் குழம்பிப் போனான் அந்த புன்னகை மெல்ல மெல்ல அவனை பாதித்தது அவன் round செல்லும்போது வழியில் அவளைப் பார்த்தால் அவளிடம் நின்று கொஞ்ச நேரம் கதைத்து விட்டு தான் செல்வான் தன் செய்கைகள் அவனுக்கே வியப்வை தர தனக்குள்ளயே சிரித்துக் கொண்டான் இவளால் தன் மனம் தன் வசம் இல்லை என்பது அவனுக்கு நன்றாகவே புரிய என்ன செய்ய ஏது செய்ய என்று குழம்பி தான் போனான் நந்தன் அவனின் கவனத்தை முழுதாக ஈர்த்தாள் நயனி அவளிடம் பேச நினைக்க நினைத்து முயன்றான் நந்தன் ஆனால் அவள் தான் அவனிடம் சிக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாள் அவள் ஒடுக்கம் கண்டு யோசித்தான் பின்னர் அவனாகவே அவளுக்கு சங்கடம் தராமல் விலகிப் போய்விட்டான் அவளின் நிம்மதியை கருத்தில் கொண்டு விலகி அவளுக்கு தெரியாமலேயே அவளை ரசிக்க ஆரம்பித்தான் ஆனால் அவனின் இந்த முடிவும் நயனிக்கு நிம்மதியை தராமல் துன்பத்தை தான் தந்தது அவனாக வரும் நேரம் தான் விலகி ஓடியதை எண்ணி எண்ணி வருத்தம் கொண்டாள் அன்று மருத்துவமனை வந்ததும் அவளைப் பார்த்து சீக்கிரமா conference hall க்கு வர சொன்னாங்க எல்லாரையும் வா போகலாம் என்று அழைத்தால் ஆஷா என்ன ஏது என்று தெரியாமலே அவளிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள time மும் இல்லாமலே meeting hall ஐ நோக்கி ஓடினாள் நயனி அங்கு நந்தன் மேஜையின் பின்பாக அமர்ந்திருக்க முன்பு போடப்பட்ட இருக்கையில் அனைவருமே அமர்ந்து அவன் சொல்லப் போவதில் கவனம் செலுத்த அனைவரும் காத்திருக்க இவளும் படபடப்போடு ஓடி வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவர்கள் அனைவரையும் பார்த்து தொண்டையை கனைத்துக் கொண்டே பேச ஆரம்பித்தான் எதிர் நந்தன் good morning to all இது வழக்கமா நடைபெறும் meeting தான் என்று உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு சிறு மாற்றம் இந்த வருடம் செய்திருக்கிறேன் அத உங்களிடம் அறிவிக்கும் பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் நம்ம hospital வழக்கமாக staff எல்லாத்துக்குமே ஒரு vocation trip ஏற்பாடு பண்ணனும் இல்லையா அதுல இந்த வருடத்தில இருந்து முடிகிற patient யும் கூட அழைச்சிட்டே போலாம்ன்னு முடிவு செஞ்சிருக்கோம் அதுக்கு உங்க கருத்து என்ன என்று கேட்டு அவர்களை நோட்டம் விட்டான் சட்டென்று ஒரு பரவசத்தோடு எழுந்து நின்று கைதட்டி super முடிவு sir என்று சிலாகித்தால் நயனி அவளின் மனம் திறந்த பாராட்டை கண்டு புன்முறுவல் பூத்தான் எதுநந்தன் ஒ பேசமடந்து என்று நினைத்தேனே miss நயனித்தாவை அவங்களுக்கும் கூட பேச மட்டும் இல்ல பாராட்டவும் தெரியும் இப்பொழுது தான் எனக்கு புரியுது என்று சிரித்தபடியே அவன் சொல்ல அவன் சிரிப்பை ஒத்து தொடர்ந்த சிரிப்பு அலைகள் அந்த அறையை நிறைக்க வெட்கத்துடன் தலை கவிழ்ந்து படுத்துக் கொள்ளாத நிலையில் seat டில் அமர்ந்து கொண்டாள் நயனி அவள் வெட்கம் கண்டு ஆட்சிரியத்துடன் நந்தனின் விழிகள் விரிந்து நயனியை விழுங்கும் பார்வை பார்த்தது நந்தனின் யோசனையை கேட்ட அனைவருக்குமே அவனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை மனம் உந்த எழுந்து சென்று அவன் கைபிடித்து குளிக்கி வாழ்த்தினார்கள் அவனுமே அனைவரிடமும் முதலாளியை போல அல்லாமல் ஒரு நந்தனைப் போலவே பழகினான் அவனின் கை தொட தயக்கப்பட்டு மெதுவாக பின்னால் நழுவ முயன்றால் நயனியோ அவள் நழுவவதை கண்ட ஆஷா அவள் கையை பற்றி இழுத்து நிறுத்தினாள் ஏய் எங்க டி ஒடுற எல்லாருமே sir க்கு வாழ்த்து சொல்றாங்க இல்ல வா நாமம் சொல்லிட்டு போயிடலாம் என்று சொன்னாள் இல்லடி நீ மட்டும் போவியா நான் என்று அவள் தடுமாற சும்மா வாடி என்று இழுத்துக் கொண்டு போனாள் ஆஷா அவள் அவனை நெருங்க சமயம் இதயம் பந்தய குதிரையாக எகிரியது அவ வந்ததும் கை நீட்டாமல் நின்றவளை பார்த்தவன் தன் கைநீட்டி அவள் கைகளை பற்றினான் அவள் உடலோ சில்லிட்டது விலக முடியாமல் நின்றால்

அந்த வாரமே சுற்றுலா கிளம்பினர் கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள காரவல்லி என்னும் கிராமத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் வல்வில் ஓரி என்று புகழ் பெற்ற மன்னர்கள் ஆண்ட கொல்லிமலை பகுதியின் இயற்கை காட்சிகளை காண கண் கோடி வேண்டும் கொல்லிமலையின் காற்றை இழுத்து சுவாசித்த அனைவருக்குமே புத்துணர்ச்சி பல்கி பெருகியது என்றே சொல்லலாம் அவ்வளவு பரவச நிலை அனைவர் முகங்களிலும் கொல்லி மலையிலுள்ள அதிக படியான மூலிகையின் வாசம் அது கொண்டு வரும் காற்றிலும் கலந்து வீசியதோ கொல்லிமலையை வேட்டைக்காரன் மலை என்று மறு பெயர் கொண்டும் அழைப்பார்கள் ராமாயணத்தில் சுக்ரீவன் ஆண்டு வந்ததாக கூறப்படுகிற மதுவனம் என்னும் பகுதி இதுவாக கூட இருக்கலாம் என்று ஒரு வதந்தியும் உண்டு இந்த மலைக்கு இள ரோஜா நிற சேலை காற்றில் படபடக்க கன்னத்தில் கைகளை ஊன்றி காற்றை முகத்தில் வாங்கி கண் மூடி நின்ற நயனியின் கோலம் கண்டு மயங்கி போனான் எதுநந்தன் அப்பொழுதுதான் செடியில் இருந்து பறித்த ரோஜா போலவே இருந்தாள் அவள்

அகன்ற பெரிய கண்களுக்கு மை தீட்டி ஆளை அசத்தும் அழகுடன் அந்த அழகை மேலும் கூட்டும் அவளின் mannerism ஒரேடியாக எதுநந்தனை சொக்கி போய் நின்றான் அவள் மீது வைத்த விழிகளை பிரித்தெடுக்க முடியாமல் திணறி போனான் எதுநந்தன் அவன் பார்வை போன திசையை கண்டு ஆஷாவிற்க்கோ எதுவோ புரிவது போல இருந்தது நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டாள் ஏனோ அவனை சீண்டும் ஆர்வமும் பிறந்தது அவளுள் sir நீங்க எந்த லோகத்துல இருக்குறீங்க கொஞ்சம் என்னையும் திரும்பிப் பாருங்களேன் sir அப்பப்பா கத்தி கத்தி தொண்ட தண்ணியே வத்தி போச்சு sir அப்படியா ஆஷா அவ்வளவு கஷ்டம் எதுக்கு உங்களுக்கு அதுவா sir இங்க தங்குமிடம் எங்கே sir எல்லாமே காட்டிலேயே விலங்குகள் போல ஆங்காங்கே படுத்து உருள வேண்டும் போலவோ அதுதான் கேட்டேன் sir ரொம்ப நேரம் நீங்களும் பதிலே சொல்லாம நின்னுட்டே இருக்கிறீங்களா அதுவா என்னோட நண்பனின் estate இருக்குது அங்க நம்ம அனைவருக்குமே தங்க ஏற்பாடாகியே இருக்குது நிறைய அறைகளோட கூடிய பெரிய bangalaw அது so எல்லாருக்குமே எல்லா வசதிகளோடும் கூடியதாக இருக்கும் அங்க அங்கே பத்து நாட்கள் தங்குவதற்கு ஏற்ற வகையில் எல்லா வசதிகளையும் செய்து வைத்திருந்தான் நந்தினின் நண்பன் ராகவ் அந்த சுற்றுலாவிற்கு நந்தன் ஏற்பாடு செய்ய காரணமே நோயாளிகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தான் இயற்கை அழகை ரசிக்கும் போது அவர்கள் மனம் அமைதியாக இருக்கும் அதே சமயம் இந்த மூலிகை காற்றை சுவாசித்து தியானம் மூச்சுப் பயிற்சி என்று செய்ய வைத்தால்